அஹ் same தான் சிம்பு பூஜா சொன்ன மாதிரி சில ஊடகங்கள் செய்யிற தவறை அதுல இருக்கிற ஊழியர்கள் மறைக்கிறாங்க அப்படின்றது உண்மைதான் அஹ் இப்ப அதை சொன்னாலும் பிரச்சினை சொல்லாட்டாலும் பிரச்சினைன்ற மாதிரிதான இருக்கும் சொன்னா அவங்க வாழ்வாதாரம் போயிரும் அவங்க வேலை போயிடுங்கிற பயம் சொல்லலைனா கண்ணு முன்னாடி தெரிஞ்ச தப்ப நம்ம மறைக்கிறோமேன்ற குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கும் இப்படிதான பூஜா நான் சொல்றது சரிதான அஹ் கண்டிப்பா அபிநயா அஹ் சிம்பு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து எனக்கு இப்படி நடந்துருக்குன்னு யாராவது சொல்லி இருக்காங்களா சிம்பு

கூடப்படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து கல்லூரி முன்னாடியே வந்து விபத்து ஏற்பட்டு அவன் அங்கேயே உயிரிழந்துட்டான் அதை என்னோட கல்லூரி வந்து ஒரு ஒன்றரை லட்சமோ இரண்டு லட்சமோ அங்க இருக்குற பேட்டியாளர்களுக்கு குடுத்து இதை அந்து இங்க நடந்த மாதிரி காட்டாதீங்க இன்னொரு ஒரு area இருக்கு பேர்ல வந்து இன்னொரு இடம் இருக்கு அங்க நடந்த மாதிரி காட்டுங்கன்னு சொல்லி அந்த செய்தியவே அவங்க வந்து மாத்திட்டாங்க ஆனா அங்க இருந்த எங்க ஒரு இருபதுபேருக்குதான் தெரியும் அந்த சம்பவம் வந்து இங்க நடந்தது அப்படின்னு இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அபிநயா நிச்சயமா சிம்பு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அதே ஊடகத்துக்கு சில நன்மைகள் தீமைகள்னு நிறையவே இருக்கு அஹ் கல்விக்கான சிறந்த சாதனமாதான் நான் பாக்கிறேன் இப்ப எங்கயோ எப்பயோ ஒரு இடத்துல நடக்குற ஒரு ஒரு conference ஐ வந்து நான் பாக்கணும் இல்ல கேக்கணும் அப்படின்னு நினைச்சா அது அதுக்காக இருக்கிற வலைத்தளங்கள்லயோ இல்ல அதுக்காக இருக்கிற

அப்படி இருக்கிறச்ச நீங்க சொன்னமாதிரி சமூக வலைதளங்கள்ல தான் வந்து செய்திய நம்பி இருக்கிறாங்க அந்த மாதிரி உட என்னென்ன எல்லாம் நடக்குதுன்னுட்டு உடனே உடனே புதுப்பிச்சு சமூக வலைதளங்கள்ல வந்து நமக்கு செய்தி எல்லாம் பரவிட்டு வருது

அதுல வந்து நிறைய news வந்து தப்பாவே வெளில வந்திருந்தாலும் அதாவது தொலைக்காட்சில வந்து தவறா வந்திருந்தாலும் ஒரு சில you tuber ன்னு இருக்கிறாங்க இல்ல அவங்க வந்து சரியான விசயத்தை தைரியமா பேசுற நிறையப்பேர் இருக்கிறாங்க நான் பார்த்திருக்கேன் அஹ் சிம்பு இது உங்களுக்கு எதாவது தெரியுமா நிறையப்பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஆஹ் எனக்கு தெரியும் இப்ப எனக்கு தெரிஞ்ச இப்ப நான் அதிகமா நான் வந்து ஒரு ஐ பாப்பேன் ஜே கே தமிழ் அப்படின்னு ஒரு நண்பர் அவரை வந்து பாப்போமா அவரெல்லாம் வந்து ரொம்ப

அந்த எல்லாமே நிறைய விஷயம் பொய்யாவே இருந்துச்சு நான் இந்த மாதிரி பாத்து அவர் சொன்னது வந்து இவரைப்பத்தி தெரிஞ்ச விஷயம் வந்து எனக்கு இவர் மூலமா தெரிஞ்சிது இதை வச்சி பாத்தா நிறைய யூடியூப் நண்பர்கள் வந்து அதை ரொம்ப தைரியமா media மறைக்கிற விஷயத்தை ரொம்ப தைரியமா வந்து சொல்றாங்க என்னோட கருத்து அஹ் நிச்சயமா சிம்பு அதே மாதிரி அஹ் மறைஞ்சு அதாவது இளம் இளமை ச்சி இளம் வளரும் கலைஞருக்கு அவங்களோட திறமை எல்லாம் வெளிப்படுத்துறக்கு சமூக ஊடகங்கள் ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நான் நம்புறேன் இப்போ facebook instagram ன்னு இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனாலதான் வந்து நிறைய கலைஞர்கள் அவங்களோட திறமையை வெளிக்கொண்டுட்டு வராங்க

அஹ் கண்டிப்பா அது வந்து ஊடகம் வந்து நம்ம கைல ஒரு தொலைபேசி மூலமா கிடைக்கிது

ஆஹ் உண்மைதான் அஹ் இப்ப ஒரு நல்ல விஷயம் இருந்தா அதுல கெட்ட விசயமும் இருக்கதான் செய்யும் அதை நம்ம எந்த எதை நம்ம தேர்ந்தெடுத்துக்குறோம்ங்கிறத பொருத்துதான இருக்கு நல்ல நல்ல விதமா பண்றவுங்களுக்கும் இங்க ஆள் இருக்காங்க

அந்த ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்திக்கிறோம்ங்கிறதுலதான் இருக்கு அதுல அவுங்கவுங்களோட கருத்தை கருத்து plus அவுங்க வளர்ந்த விதத்தை பொறுத்துதான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க பூஜா நிச்சயமா சிம்பு அதே மாதிரி சமூக ஊடகத்துனால பெண்களுக்கெதிரா நடக்கிற குற்றங்களும் கொஞ்சம் அதிகரிச்சிட்டு வர்றதை நான் பாக்குறேன் இப்போ ஒரு ஒரு ஒரு சின்னப்பையன் இருக்கான் படிப்புல எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறானோ அதே ஆர்வம் அவனுக்கு வந்து ஊடகத்துல இருக்கு அப்படினா அவன் ஊடகத்தைதான் வந்து பெருசா பார்க்கிறான் தன்னுடைய நேரத்தை ஊடகத்துல செலவளிக்கனும்னு மட்டும்தான் யோசிக்கிறானே தவிர அவனுடைய கல்வி வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஹ் நீங்க என்ன நினைக்கிறீங்க பூஜா கல்விக்கு எந்த அளவுக்கு அது உதவியா இருக்கோ அதே அளவுக்கு தீமைகளும் அதனால வருது அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப குழந்தைங்க எதாவது ஒரு விஷயம் பார்க்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பார்க்கிறாங்க என்ன செய்றாங்கன்னு பெற்றோர்கள் கூட இருந்து கண்காணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹம் ஆமா கண்டிப்பா எனக்கு முழுக்க முழுக்க இது பெற்றோர்களோட தவறாதான் தெரியுது படிக்கிற நேரத்துல mobile ஐ குடுத்துட்டு மற்ற நேரத்துல அஹ் ஏதோ ஒரு சில நேரத்துல relax பண்றதுக்காக குடுக்குறாங்க okay ஆனா எல்லா நேரத்துலயும் phone ஐ வந்து பிள்ளைக தொல்லை இல்லாம இருப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு phone ஐ மொத்தமா குடுத்துடுறாங்க

சிம்பு நீங்க சொல்லுங்க நீங்க ஏழாவதிலேயே phone வாங்கினதா கேள்விப்பட்டேன் hello உண்மைகளை இந்த பதிவு மூலமா நீங்க வெளிய கொண்டுவர்றீங்க இல்லை அஹ் இப்ப நிறையப்பேர் சின்னப்பசங்க phone வாங்கத்தான் செய்றாங்க இல்லைன்னு சொல்லல அதுலதான் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான notes

ஹம் நிச்சயமா சிம்பு பேசுங்க பேசுங்க அபி

அஹ் கட்டுப்படுத்திதான் ஆகணும் ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதர்ன்னு ஒரு தற்குறி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியல

சமூக வலைத்தளங்கள் மூலியமா வந்து அதாவது இப்ப கொரோனா காலகட்டத்துல எல்லாருமே வந்து online லயே நிறைய இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க அது அது ஒரு நல்ல விஷயம் தானே யார் என்னன்னே தெரியாம பேசிஇருப்போம் ஆனா சில நல்ல மனிதர்களை சமூக வலைதலங்கள்ல சந்திச்சிருக்கேன் உங் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன இதுல

அஹ் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல பொதுவாதான் சொன்னேன் நல்லா பொதுவா சொல்றீங்க இல்லை நீங்க நல்ல விதமா பயன்படுத்துனா நல்ல விதமா பயன்படுத்தலாம் ஒரு trend விசயமா இருந்தா சரி இப்ப நான்லாம் வந்து நான் எல்லாம் வாங்கின எல்லா பொருளையும் நல்ல விதமாத்தான் பயன்படுத்துவேன் அது எனக்கு தெரியும் இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பூஜா கண்டிப்பா வந்து நீங்க சொல்றது நல்ல விஷயம்தான் ஆஹ் சரி okay நம்ம நிறைய விஷயம் வந்து தீமைகள் நிறைய பேசிட்டோம் ஏதாவது ஒரு நன்மை சொல்லுங்க சிம்பு ஊடகத்தை நன்மையா எனக்கு நானே நன்மைதான் புரியல இல்ல இப்ப நன்மைனா ஊடகத்து மூலமாடா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் ஒரு பிரச்சினை எங்கயா இது கீழகீழ விழுந்துட்டோம் வந்து நண்பர்கள் யாரும் நமக்கு இல்ல அப்படினா ஒன்னு நம்ம யாருக்காச்சும் தொலைபேசில தொடர்பு கொள்ளலாம் நம்ம வேண்டியவங்களுக்கு phone அதாவது அந்த தொலைபேசி எடுக்கல அப்படின்னா நம்ம இந்த story english ல வந்து ஆங்கிலத்துல story னு போங்க ஹம் instagram மட்டும் அதுல வந்து போட்டுட்டு அது மூலமா பக்கத்துல இருக்கிற அஹ் அங்க இருக்கிற பேர் மூலமா நம்ம வந்து உதவி பெற்றுக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான இதுல வந்து எவளவுக்கு எவளவு தீமை இருக்கோ அதவிட அதிகமாவே நன்மை இருக்கு நம்ம எதை பாக்குறோம்ங்கிறதை பொறுத்து இருக்கு கண்டிப்பா சிம்பு அபிநயா நீங்க சொல்லுங்க ஆஹ் இப்போ சிம்பு சொன்னாரு எனக்கு அவரு சொல்லும்போது இதுதான் நியாபகம் வந்துச்சு அதுல நன்மை இருக்குதான் அந்த தீமை நிறைய பேசிட்டோம் இந்த சமூக வலைத்தளங்கள் அதாவது சமூக ஊடக தளங்கள் மூலமா எல்லாரும் பக்கத்துல வரதா நினைச்சுட்டு கொஞ்ச தூர தூரமா போறாங்களோ ஆஹ் facebook லயோ instagram லயோ இல்லாத அம்மாக்கு happy birthday அம்மானு status போடுறதுனால என்ன ஆயிடப்போகுது இது actually ஏதோ படத்துல வந்த வசனந்தான் அது அது correct ஆதான சொல்லி இருக்காங்க நேர்ல பாத்து அம்மாகிட்ட சொல்றதுல என்ன இருக்கு இப்போ நம்ம நண்பர்களுக்கே பிறந்தநாளோ இல்ல ஏதோ வாழ்த்து செய்தி சொல்ற மாதிரி இருக்குனா அவங்ககிட்ட நேர்ல போய் சொல்லலாமே இல்ல ஒரு ஒரு அழைப்பு விடுத்து சொல்லலாமே story யோ status ஓ போடுறதுனால என்ன கிடைக்கபோகுது உண்மைதான் நீ சொல்றமாதிரி உண்மைதான் ஒரு அழைப்பு தொடுத்து அவங்க பண்ணலாம் இப்ப வந்து அந்த காலங்கள்ங்கிறது அந்த மாதிரி மாறிருச்சு இப்ப இது பன்னுனாதான் நம்மள மதிப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு இருக்கே இந்த ஐபோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வாங்கி கண்ணாடி முன்னாடி இந்த logo தெரியிற மாதிரி photo போட்டாதான் பேர் புகழ்ன்னு நினைச்சுட்டு இப்ப எல்லாம் அதான பண்றாங்க இப்ப அந்த மாதிரி தான் நீங்க சொல்ற விசயமும் ஒரு அவங்களுக்கு வந்து photo ஆ போட்டு ஒரு புகை படத்தை போட்டு நாம் வாழ்த்து தெரிவிக்கிறதும் என்னை கேட்டா எனக்கு இவனை தெரியும் இவ்வளவு பெரிய ஆளை தெரியும்ங்கிறதை ஒரு வெளிக்காட்டிக்கிற விதமான நான் பாக்குறேன் இதெல்லாம் அவங்களுக்கே தொடர்பு கொண்டு அவங்களே சொல்லலாம் இது சொல்றதுக்கான முக்கிய காரணமா இதைதான் பாக்கிறேன் என்ன பொறுத்து ஒரு ஒண்ணு ரெண்டு பேரு தான் எனக்கு தெரிஞ்சி அவங்களுக்கு உண்மையா அவங்களோட அன்பை பகிந்து பகிந்துக்கனுங்கிறதுக்காண்டி அவங்க இந்த விஷயத்தை பண்றாங்க மித்தபடி எல்லாமே அந்த பேருக்கு

எப்பவாவது அதை அனுபவிச்சிருக்கலாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் status வைக்கலேனா அப்போ நான் முக்கியம் இலையான்னு அப்படின்னு கேட்டு சண்டை போடுவாங்க அஹ் ஒரு சிலர் அஹ் நீங்க என்ன சொல்றீங்க அபி நிச்சயமா பூஜா இந்தமாதிரியான அனுபவங்கள் எனக்கு இருக்கு அஹ் அஹ் அவங்களுக்கு போட்டியே அவங்க முக்கியமா எனக்கு போடலையே நான் முக்கியம் இல்லையா அந்த அவங்க இது குடுக்குற முக்கியத்துவம் அப்படின்றது status போடுறதுனால மட்டும் இல்லை நான் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறதுலதான் இருக்கு அஹ் யாரோ ஒருத்தருக்கு போட்டுட்டேன் என் கூடவே இருக்கிறவங்களுக்கு போடலை அப்படின்றதால இவங்க எனக்கு இவங்க மேல எனக்கு ஒரு அன்போ ஒரு பாசமோ இல்லைன்னு ஆகிடாது நான் இவங்ககிட்ட நடந்துக்கிறவிதம்தான் நான் அவங்க மேல அவங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அவங்க மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்றதை காட்டும் அஹ் status எப்படி முடிவு பண்ணுதுன்னு எனக்கு தெரியலை இந்த மாதிரி சம்பவங்கள் எனக்கு உங்களுக்கு இருக்கா சிம்பு அஹ் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நிறையாவே நடந்திருக்கு அதுல இருந்து இந்த status போடுறதையே வந்து விட்டுட்டேன் வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா பூஜா இதைப்பத்தி ஏதாவது கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் விவரமா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை என் friends எல்லாம் சண்டை போடுவாங்க அஹ் முக்கியமான விசயம் கேக்கனும்னு நினைச்சேன் சிம்பு உங்க ஆள் சண்டை போட்ருக்காங்க உங்க girlfriend எனக்கு status ல தெரிஞ்சிது இதுதான் முக்கியமான point சொல்லுங்க நல்ல நல்ல நல்ல point ஆ எடுத்து குடுத்துருக்கீங்க பூஜா சண்டை போடுவாங்க அதெப்படி சண்டை போடாம இருப்பாங்க சண்டை போடுறதுக்குதான இருக்காங்க சண்டை போடுவாங்க நம்ம ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் கண்டிப்பா அபிநயா நீங்க சொல்லுங்க

அப்புறம் இந்த யூ டுயூப் மூலமா சம்பாதிக்கிறவங்களை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நாம் ஒரு video பாக்கலை யூடியூப்ல ஆனா அதனால ஆங்க சம்பாதிச்சிட்டுதான் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சு பாக்கிறோமா தெரியாம பார்க்கிறோமான்னே தெரியலை அஹ் நீங்க அதைப்பத்தி என்ன நினைக்கிறீங்க சிம்பு அஹ் சமூக ஊடகங்கள் வந்து சம்பாதிக்கவும் ஒரு வழி தருது இல்லையா அது அது அதுனால கிடைக்கிற ஒரு நன்மைதானே

யார் வீட்லையுமே பாத்துக்க ஏன்னா யாருமே வேலைக்கு போகமாட்டோம் வீட்டுக்குள்ளயே உள்ளேயே இருந்தோம் அதாவது வேலைக்கு போறதுக்கான சந்தர்ப்பமே இருக்காது நானா இன்ஸ்டாகிராம் பண்ணும்போது எனக்கு அதுதான் வந்து காசு வந்துச்சு நான் நல்லாவே செலவு பண்ணினேன் எந்த விசயத்துல use பண்றது அதான் அதுதான் சொல்ல வரேன் use பண்ணறது நான் நினைச்சிருந்தா அதை வச்சு தப்பான விதத்துலேயும் use பண்ணிருப்பேன் எனக்கு வந்த நண்பர்கள் மற்றும் உலகம் follow பண்ணாம இருந்திருந்துச்சுனா தப்பாவும் use பண்ணிருக்கலாம் நான் வந்து நல்ல விதமா use பண்ணி அதுக்கான காசும் சம்பாதிச்சேன் அதேதான் யூ டுயூப் இப்ப நீங்க சொல்றீங்க எதுக்கு நாம பாக்குறோம்னு தெரியாமையே அவங்களுக்கு அதுல காசு வரும் நமக்கு தெரியாமையே அவங்கள பாக்குறோம் அப்படின்னு அவங்களோட பெரு நோக்கம் இப்ப சிலபேரோட பெருநோக்கம் வந்து அவங்க வந்து ஒரு video மூலமா நம்மை சந்தோசப்படுத்தனும்கிறதுதான் அதுல வந்து காசு சில video ல எதிர்பார்க்க மாட்டோம் சிலபேர் எதிர்பார்க்கிறாங்க இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பூஜா ஆஹ் நிச்சயமா சிம்பு இந்த சமூக ஊடகங்கள் வந்து தனி நபரோட சிறந்த இருப்பை வந்து அஹ் கொஞ்சம் சிக்கலாக்கிவிடுது அப்படின்னு

அஹ் பூஜான்றது யார் பேரு அவங்க என்னையதான் கூப்பிட்டாங்க

கொஞ்சநேரம் சும்மா இருங்க ஹம் மறந்துவிட்டது தங்களது பேரு நான் ஒன்னும் நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அஹ் வேற ஏதாவது சொல்லணுமா சிம்பு இதை சொல்றதுக்குதான் இதை சொல்றதுக்குதான் சண்டை போட்டுட்டு வந்தியா அபிநயாகூட சரி வேற வேற ஏதாவது சொல்லுங்களேன் அபிநயா வேற ஏதாவது கேக்கணும்னா கேளுங்க கால நொடி போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு சின்ன பசங்களையும் நம்ம வயசுல இருக்கிற இளைஞர்களையும் இது கொஞ்சம் அடிமைத்தனம்படுத்துறதா வந்து நான் நம் நான் நினைக்கிறேன் எங்க என்ன பாத்துட்டு இருந்தாலும் phone ல என்ன நடக்குது எனக்கு யாராவது message அனுப்பிருப்பாங்களா அந்த மாதிரி அஹ் சில எதிர்பார்ப்புகளோட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் வந்து நம்ம கைல தொலைபேசின்ற விஷயம் வர்றதுக்கு முன்னாடி இல்லையே வந்ததுக்கு அப்புறம் ஏன் இருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன் உண்மைதான் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து இப்ப இந்த தொலைபேசி எல்லாம் வந்த பிறகுதான் easy ஆ வந்து முகம் பார்த்து பேசுறதுதான் வந்து நம்ம வச்சிருக்கோம் இது மாதிரி அந்த அளவுக்கு இருந்ததில்லை இந்த அளவுக்கு அதாவது யாரோ ஒரு ஆள் எப்பயாவதுதான் பண்ணுவாங்க இப்ப அது வந்து ரொம்ப பழகிருச்சு

நேர்ல யாராவது வந்தாக்கூட பாக்க மாட்டேன்றாங்க இது நல்ல விசயமும் இருக்கு கெட்ட விசயமும் இருக்கு கண்டிப்பா சிம்பு கண்டிப்பா நீங்க வந்து உங்க வருங்கால மனைவிகூட பேசுறதுக்காக நீங்க இதை சொல்றீங்க உங்களுக்கு நல்லது அப்படின்னு எனக்கு புரியுது அபிநயா நீங்க தொடரலாம் அஹ் நிச்சயமா பூஜா நேரில் பேசுற போல் நிறையப்பேர் வந்து தொலைபேசில பேசினாலோ இல்லை ஏதோ சமூக வலைதலங்கள்ல பேசினாலோ அப்படியே தான் ரொம்ப வாயுள்ள ஒரு வாயுள்ள ஒரு ஜீவன் மாதிரி நிறைய பேசிருவாங்க ஆனா அதே ஆள் நேர்ல பாத்து பேசறப்ப அவங்களுக்கு பேசவே வரமாட்டேங்குது அப்போ இது இது இதை எப்படி எடுத்துகிறது நேர்லதானே பாத்து பேசுறோம் நேர்ல பேசறதுக்கு ஏன் தைரியம் இருக்க மாட்டேங்குது நம்ம ஒரு ஒரு reality ல இருந்து தப்பிக்கிற மாதிரி தானே இருக்கு இதெல்லாம்

இது இந்த பதிவு அவசியம் இல்லாதது சிம்பு கொஞ்சநேரம் கம்முனு கடங்க அபிநயா நீங்க சொல்லுங்க உங்க side ஏதாவது சொல்லுங்க பூஜா எனக்கு புரியுது சரி okay நம்ம இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் overlap ஆவுது எப்போ வேணா reject ஆவோம் சிம்பு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நிச்சயமா இதோட இந்த தொடர்பை நம்ம முடிச்சுக்கலாம் நன்றி சிம்பு நன்றி பூஜா உம் நன்றி அபிநயா அந்த புள்ள பேசமாட்டிக்குது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

அஹ் வணக்கம் சந்தியா வணக்கம் நேத்ரா

வணக்கம் ரம்யா வணக்கம் சந்தியா இன்னைக்கு வந்து நம்ம நகைச்சுவை நடிகர் விவேக்கை பத்தி பேசுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நேத்ரா ஆஹ் ரம்யா நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அந்த விவேக்கை பத்தி பேசுறது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஆஹ் சந்தியா நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்தியா ஆஹ் கண்டிப்பா நேத்ரா இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு காமெடியன் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அவரைப் பத்தி பேசுறது எனக்கு உடன்பாடு இருக்கு நேத்ரா அஹ் நான் சொல்றேன் இப்போ அவரைப் பத்தி இவரோட உண்மையான பெயர் வந்து விவேகானந்தர் இவர் பார்த்தீங்கன்னா பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டுல வந்து பிறந்திருக்காரு இவர் தொழில் ரீதியாதான் வந்து விவேக் அப்படின்னு கூப்பிடுறாங்க இவரு வந்து ஒரு இந்தியர் இவரு ஒரு இந்திய நடிகர் நகைச்சுவையா நடிகர் மற்றும்

அவரோட சமூக ஆர்வத்தைப் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா நேத்ரா அஹ் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் இவங்கள வந்து சமூக ஆர்வலர்ன்னு சொல்றதிலேயே நம்ம வந்து அந்த ஆஹ் படப்பிடிப்புல எல்லாம் அதிகமா பார்த்தீங்கன்னா ஆஹ் நிறைய வந்து நம்ம நாட்டுல நடக்கிற நன்மை தீமைகள்லாம் பத்தி சொல்லுவாங்க ஒருத்தவங்க இப்பதான் நடந்துக்கணும் ஒருத்தவங்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் விவேக் வந்து நிறைய அந்த இயற்கை மேல வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அஹ் நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து அந்த மரக்கன்றுகள் வந்து நடுறதை வந்து நம்ம பார்க்கலாம் ஆஹ் பசுமை வந்து எப்பயுமே ஒரு மரம் வெட்டும்போது அந்த இடத்துல இன்னொரு மரம் அஹ் முளைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அந்த அப்துல் கலாம் ஐயாவோட எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அவங்களோடையும் அவங்க வந்து ரொம்ப நண் நண்பர்களா இருந்த மாதிரி புகைப்படம் எல்லாம் அனுப்பி இருக்காங்க ஆஹ் இதுதான் எனக்கு தெரிஞ்ச இது நீங்க சொல்லுங்க ச சந்தியா நான் வந்து அவரோட கரியர எப்படி அவரு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்றதைப் பத்தி, நான் சொல்லணும்ன்னு ஆசைப்படரே அவர் வந்து செ செக்கரடறியேட்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தப்ப வந்து பார்ட் டைமா வந்து ஆஹ் இல்ல அவருக்கு எப்போலா ப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து ஹுமர் க்ளப்ன்னு ஒரு க்ளப் இருக்கு அதுல போயிட்டு வந்து ஸ்டேண்ட் அப் காமிடியனா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி வந்து அவருக்கு வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய வந்து பெஸ்ட் எண்டர்டெய்னர் அவார்ட் அப்படிங்கிறதை வந்து நிறைய டைம் வாங்கி இருக்காரு இந்த மாதிரி ஒரு அவார்ட் அந்த க்ளப்ல அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவரு அவரால வந்து இங்க வந்து அவருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி படிக்கணும் காமர்ஸ்ல அப்படின்னு அவருக்கு தோணுனதுனால என்ன பண்ணிட்டாருன்னா சென்னையை விட்டு போயி ஆஹ் மதுரையில போய் இந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சுட்டு இருந்தாரு அப்படி இருக்கிறப்பவும் கூட செமெஸ்டர் ப்ரேக் இருக்கு இல்லையா அப்ப வந்து அந்த அந்த ப்ரேக்ல வந்து திரும்பியும் சென்னைக்கு வந்து, அந்த க்ளப்ல வந்து திரும்பியுமே வந்து அந்த பர்பாமன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதை பத்தி ஆஹ் எனக்கு தெரியுது நீங்க என்ன சொல்றீங்க ரம்யா

இதை ஒரு வலைத்தளங்கள்ல கூட படிச்சிருக்கேன் இவரோட ஆஹ் இவர் வந்து பாத்தீங்கன்னா முதன் முதல்ல கே பாலச்சந்தர் அவர்கிட்டதான் வந்து அவர் மூலியமாதான் வந்து திரை உலகிற்கு அறிமுகம் செய்யப்படறாரு ஆஹ் ஆஹ் பாத்தீங்கன்னா ஆஹ் அஹ் நேத்ரா நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்